இது வந்து காரு ஏதோ கார் கழுவுற கம்பெனி மாதிரி இருக்கு.

அப்புறம் வந்து ரெண்டு காரு இருக்கு வெள்ளை கலர்ல ரெண்டு காரு விட்றுக்காங்க அப்புறம் வந்து கப்போர்ட் மாதிரி இருக்கு ஒரு காரு வந்து ஆ சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க.

அப்புற சுத்தி வந்து மரம் செடி எல்லா இருக்குது.

அப்புறம் சேர் இருக்கு அப்புறம் ஸ்டா துணி வைக்கிறதுக்கு அலமாரி மாதிரி கட்டி இருக்காங்க அப்புறம் டிவி வைக்கிறதுக்கு ஒரு தண்ணி வைக்கிற ஜக்கு இருக்கு.

அங்க சுத்தியும் ஃபைல் இருக்குது. நறைய பசை இருக்குது. நறைய ஏ_ஃபோர் ஷீட் பேப்பர் எல்லாம் அழகா அடக்கி பெடகி வச்சிருக்.

அப்ரோ அதுல ஒரு ஆள் போறாங்க இந்த சைடு ஓரு சுவப்பு கலர்ரு வந்து கருப்பு கலரு ரெண்டு கலரு சேந்ததிருக்கு.

அப்புறம் ஒருத்தங்க வந்து எல்லா பசங்களுக்கு கை கொடுக்குறாங்க.

க்கு அந்த ரோட்ல ஒரே ஒரு கோவில் குடம் மட்டும் தெரியுது அப்பறொ வந்து அந்த சைடு இந்த சைடும் வண்டி போறது மாதிரி பண்ணி வெச்சிருக்காங்க.

கீழ தண்ணியா சிந்தி கிடக்கு பம்பு செட்டில .

அப்ரோ வந்து ஒரு மெஷின் இருக்கு நெருத்து குடுக்குறதுக்கு.

நாளுக்கும் கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரு அந்தப் ரேக்ளா கண்ணாடி பெட்டிக்குள்ள அழகா அடிக்கி பருகி வச்சிருக்காங்க.

இது ஒரு டீ கடை மாதிரி இருக்குது. அந்த டீ .

இது அதுல வந்து கா அந்த மார்க்கெட்டுக்குள்ள ஒரு வ இந்த இடத்துல வண்டியானு தெரில அதுல வந்து அழகா கார்ன் எல்லா கலர் பேப்பர் வெச்சு ஒட்டியிருக்காங்க பக்கத்துல இன்ஜின் இருக்கு.

அப்ரோ பக்கத்துல வந்து எ பிங்கோ எல்லா தொங்க போட்ருக்காங்க அப்ரோ சவுரி அப்ரோ டாய்லெட் கலியுற அந்த பினாயில் எல்லா இருக்கு.

கொஞ்ச தள்ளி ஒரு பில்டிங் தெரியுது அப்பறம் வந்து கண் அ சுத்தி காம்பவுண்ட் மாறி கீழ வந்து பிளாட்டாவும் மேல.

இது ஒரு கடை போ இது ஒரு கடை போலருக்.

வெளிய ஆட்கள் வந்து நறைய பெர் இருக்காங்க அப்புரொ வந்து இதுல மஞ்ச கலரு உட்காரதுக்கு மஞ்ச கலரு சேரு அப்புரொ வந்து செவப்பு கலர்லய சேரு போட்டுருக்கு மேல வந்து பலுன்ல கட்டிருக்காங்க வெல் மஞ் செவப்பு கலர் பலுன்ல கட்டிருக்காங்க.

இது ஒரு கிறிஸ்டின் சர்ச் மாதிரி இருக்குது. பக்கத்துலயே வந்து இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க.